பிளெண்டர் Tutorialகளுக்கு நல்வரவு இந்த டியூட்டோரியல்
பிளெண்டர் 259 ல் புராப்பர்ட்டீஸ் விண்டோ பற்றியது
இந்த tutorial ஐ தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐட் பாம்பே லிருந்து பிரியா
இந்த டியூட்டோரியல் ல் நாம் கற்க போவது புராப்பர்ட்டீஸ் விண்டோ என்றால் என்ன புராப்பர்ட்டீஸ் விண்டோ ல் மெட்டீரியல் பேனல் என்றால் என்ன புராப்பர்ட்டீஸ் விண்டோ ன் மெட்டீரியல் பேனல் உள்ள பல்வேறு settingகள் யாவை உங்களுக்கு பிளெண்டர் இன்டர்ஃபேஸ் ன் அடிப்படை கூறுகள் தெரியும் என கொள்கிறேன்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
புராப்பர்ட்டீஸ் விண்டோ நம் திரையின் வலப்பக்கம் உள்ளது புராப்பர்ட்டீஸ் விண்டோ ன் முதல் panelகள் மற்றும் அவற்றின் செட்டிங்ஸ் ஐ முன் டியூட்டோரியல் களில் பார்த்தோம்
புராப்பர்ட்டீஸ் விண்டோ ன் அடுத்த பேனல் களை பார்க்கலாம் முதலில் நன்கு பார்க்கவும் புரிந்துகொள்ளவும் புராப்பர்ட்டீஸ் விண்டோ ஐ மறுஅளவாக்க வேண்டும் புராப்பர்ட்டீஸ் விண்டோ ன் இடது முனையை சொடுக்கி பிடித்து இடப்பக்கம் இழுக்கவும்
இப்போது புராப்பர்ட்டீஸ் விண்டோ ன் optionகளை மிக தெளிவாக பார்க்க முடியும்
பிளெண்டர் விண்டோ களை மறுஅளவாக்குதலை மேலும் அறிய பிளெண்டர் விண்டோ டைப் களை மாற்றுதல் குறித்த டியூட்டோரியல் ஐ பார்க்கவும் புராப்பர்ட்டீஸ் விண்டோ ன் மேல் வரிசைக்கு செல்க
புராப்பர்ட்டீஸ் விண்டோ ன் மேல் வரிசையில் உள்ள ஸ்பீர் இக்கான் ஐ சொடுக்கவும்
இதுதான் மெட்டீரியல் பேனல்
இங்கே செயல் ஆப்ஜெக்ட் க்கு ஒரு மெட்டீரியல் ஐ சேர்க்க முடியும்
முன்னிருப்பாக கியூப் க்கு ஒரு நிலையான மெட்டீரியல் சேர்க்கப்படுகிறது
நீலநிறத்தில் காட்டப்பட்டுள்ள இந்த மெட்டீரியல்
மெட்டீரியல் ஸ்லாட் ன் ஒரு பகுதி ஆகும் புது மெட்டீரியல் ஸ்லாட் ஐ சேர்க்க மெட்டீரியல் பேனல் ன் மேல் வலது மூலையில் உள்ள கூட்டல் குறியை சொடுக்குக புது மெட்டீரியல் ஐ சேர்க்க நியூ ஐ சொடுக்கவும்
முன்னிருப்பாக அனைத்து புது மெட்டீரியல் களும் பேசிக் செட்டிங்ஸ் உடன் சேர்க்கப்படுகிறது புது மெட்டீரியல் ஸ்லாட் ஐ நீக்க கூட்டல் குறிக்கு கீழ் உள்ள கழித்தல் குறியை சொடுக்குக நம் பழைய மெட்டீரியல் க்கு திரும்புகிறோம்
வைட் என பெயர்மாற்றுவோம் மெட்டீரியல் ஸ்லாட் பாக்ஸ் க்கும் பிரிவ்யூ விண்டோ க்கும் இடையே உள்ள இட் நேம் பார் ல் மெட்டீரியல் ஐ சொடுக்கவும் கீபோர்ட் ன் மூலம் வைட் என எழுதி enter செய்க மெட்டீரியல் மற்றும் மெட்டீரியல் ஸ்லாட் ன் பெயர்கள் வைட் என மாறியுள்ளது
புது மெட்டீரியல் ஸ்லாட் ஐ சேர்க்காமலேயே ஒரு புது மெட்டீரியல் ஐ சேர்க்கவும் முடியும்
மெட்டீரியல் இட் நேம் பார் க்கு வலப்பக்கம் உள்ள கூட்டல் குறியைச் சொடுக்கவும் மெட்டீரியல் ஸ்லாட் க்கு ஒரு புது மெட்டீரியல் சேர்க்கப்படுகிறது
அதை ரெட் என பெயர் மாற்றவும்
ஆம் இந்த மெட்டீரியல் ன் நிறத்தை வைட் லிருந்து ரெட் க்கு மாற்ற போகிறோம்
ஆனால் முதலில் மெட்டீரியல் இட் நேம் பார் க்கு கீழே உள்ள பட்டன் களின் வரிசையைப் பார்க்கலாம் சர்ஃபேஸ்
செயல் ஆப்ஜெக்ட் ன் மெட்டீரியல் ஐ அதன் சர்ஃபேஸ் ஆக ரெண்டர் செய்கிறது பிளெண்டர் ல் முன்னிருப்பு ரெண்டர் மெட்டீரியல் உள்ளது
வைர் ஆனது மெட்டீரியல் ஐ ஆப்ஜெக்ட் ன் கோணங்களின் முனைகளில் மட்டும் வயர்ட் மேஷ் ஆக ரெண்டர் செய்கிறது மாடலிங் மற்றும் ரெண்டரிங் ன் போது நேரத்தை சேமிக்க இது பயனுள்ள டூல் ஆகும் பிளெண்டர் ல் மாடலிங் பற்றிய அட்வான்ஸ்ட் டியூட்டோரியல் களில் வயர்ட் மேஷ் எட்ஜஸ் மற்றும் பாலிகன்ஸ் பற்றி விரிவாக கற்போம்
வால்யூம் ஆனது
மெட்டீரியல் ஐ செயல் ஆப்ஜெக்ட் ன் முழு வால்யூம் ஆக ரெண்டர் செய்கிறது
மெட்டீரியல் செட்டிங்ஸ்
சர்ஃபேஸ் மற்றும் வைர் க்கான செட்டிங் களில் இருந்து வேறுபட்டவை
பின்வரும் டியூட்டோரியல் களில்
வால்யூம் மெட்டீரியல் ஐ பயன்படுத்தும் போது இந்த செட்டிங் களை விரிவாக பார்ப்போம் ஹாலோ ஆனது
மெட்டீரியல் ஐ செயல் ஆப்ஜெக்ட் ஐ சுற்றியுள்ள ஹாலோ பார்ட்டிகிள்ஸ் ஆக ரெண்டர் செய்கிறது மீண்டும் மெட்டீரியல் செட்டிங்ஸ் மாறியுள்ளது பின்வரும் டியூட்டோரியல் களில் ஹாலோ மெட்டீரியல் ஐ பயன்படுத்தும் போது இந்த செட்டிங் களை விரிவாக காண்போம் இந்த optionகள் ஏதும் 3ட் வியூ ல் தோன்றவில்லை என்பதை கவனிக்கவும்
ஏனெனில் இவற்றை ரெண்டர் டிஸ்ப்ளே ல் மட்டுமே பார்க்க முடியும்
ரெண்டர் டிஸ்ப்ளே பற்றி மேலும் அறிய டைப்ஸ் ஒஃப் விண்டோஸ் புராப்பர்ட்டீஸ் பார்ட் 1 டியூட்டோரியல் ஐ காண்க சர்ஃபேஸ் க்கு செல்க
சர்ஃபேஸ் மெட்டீரியல் க்கான செட்டிங்ஸ் ஐ காண்போம் பிரிவ்யூ விண்டோ ன் கீழே ரெண்டர் செய்யப்பட்ட மெட்டீரியல் ன் பிரிவ்யூ காட்டப்படுகிறது
வலப்பக்கம் பல்வேறு பிரிவ்யூ ஆப்ஷன் களுக்கான பட்டன் களின் கோலம்ன் உள்ளது
பிளேன் ஸ்பீர் கியூப் மான்கி ஹேயர் மற்றும் ஸ்கை
இப்போது நம் மெட்டீரியல் ன் சிவப்பு நிறத்தை வெள்ளையாக மாற்றலாம் டிஃப்யூஸ் க்கு செல்க
டிஃப்யூஸ் க்கு கீழே வெள்ளை பட்டையை சொடுக்குக கலர் மேனு தோன்றுகிறது
நாம் விரும்பும் நிறத்தை இந்த மேனு ல் தேர்ந்தெடுக்கலாம்
நான் சிவப்பை தேர்கிறேன் நிறம் உள்ள வட்டத்தின் நடுவில் வெள்ளை புள்ளியை சொடுக்கி பிடிக்கவும் வட்டத்தில் சிவப்பு பகுதிக்கு மாஸ் ஐ இழுக்கவும் கியூப் ன் நிறம் வெள்ளையில் இருந்து சிவப்பாக 3ட் வியூ ல் மாறுகிறது
மெட்டீரியல் பேனல் ன் பிரிவ்யூ விண்டோ லும் மாறுகிறது
மற்றொரு முறை டிஃப்யூஸ் க்கு கீழே சிவப்பு பட்டையை மீண்டும் சொடுக்கவும் கலர் சிர்ல் க்கு கீழே ர் ஜி மற்றும் ப் என்ற மூன்று பட்டைகளை பார்க்கிறீர்களா
ர் ஐ சொடுக்வும்
1 என எழுதி enter ஐ தட்டுக ஜி ஐ சொடுக்கவும்
0 என எழுதி enter ஐ தட்டுக ப் ஐ சொடுக்கவும்
0 என எழுதி enter ஐ தட்டுக
இப்போது கியூப் மிகச்சரியான சிவப்பு நிறத்தில் உள்ளது அதேபோல் ஸ்பெக்குலர் க்கு கீழே உள்ள வெள்ளை பட்டையை சொடுக்கவும்
கலர் மேனு ல் ஏதேனும் நிறத்தை தேர்ந்தெடுக்கவும்
நான் பச்சையைத் தேர்ந்தெடுக்கிறேன் கியூப் ன் மேலே ஷைன்
வெள்ளையில் இருந்து இளம் பச்சையாக மாறியுள்ளதை பாரக்கவும் இப்போது வெள்ளை மெட்டீரியல் ஐ மீண்டும் பயன்படுத்த நான் நினைத்தால்
அதை எப்படி திரும்ப பெறுவது
மெட்டீரியல் இட் நேம் பார் க்கு செல்க
இங்கே நேம் பார் க்கு இடது பக்கம் மற்றொரு ஸ்பீர் இக்கான் உள்ளது ஸ்பீர் இக்கான் ஐ சொடுக்கவும்
இதுதான் மெட்டீரியல் மேனு
காட்சியில் பயன்படுத்தப்படும் அனைத்து மெட்டீரியல் களும் இங்கு பட்டியலிடப்படுகிறது
இப்போது இரண்டு materialகள் மட்டுமே காட்டப்படுகிறது ரெட் மற்றும் வைட்
வைட் ஐ சொடுக்கவும்
மீண்டும் கியூப் சிவப்பில் இருந்து வெள்ளையாக மாறியுள்ளது
டிஃப்யூஸ் மற்றும் ஸ்பெக்குலர் க்கு கீழே இன்டென்சிட்டி பார்ஸ் உள்ளன முன்னிருப்பாக டிஃப்யூஸ் க்கு இன்டென்சிட்டி 08 மற்றும் ஸ்பெக்குலர் க்கு 05 ஆக உள்ளது இவை மெட்டீரியல் பினிஷ் வகையின் தேவைக்கேற்க மாற்றப்படும் மட் பினிஷ் என்பது டிஃப்யூஸ் மற்றும் ஸ்பெக்குலர் ன் குறைந்த இன்டென்சிட்டி ஆகும்
உதாரணமாக நேச்சுரல் வுட் மெட்டீரியல்
மட் பினிஷ் ஐ கொண்டிருக்கும்
குளோசி பினிஷ் என்பது டிஃப்யூஸ் மற்றும் ஸ்பெக்குலர் ன் அதிக இன்டென்சிட்டி ஆகும்
உதாரணமாக சிஏஆர் பெயிண்ட் மெட்டீரியல்
குளோசி பினிஷ் ஐ கொண்டிருக்கும் லாம்பர்ட் என்பது பிளெண்டர் ல் டிஃப்யூஸ் க்கான முன்னிருப்பு ஷேடர் ஆகும்
லாம்பர்ட் ஐ சொடுக்கவும்
இதுதான் டிஃப்யூஸ் ஷேடர் மேனு
இங்கே பிரெஸ்னல் மின்னேர்ட் டூன் oren நயர் மற்றும் லாம்பர்ட் போன்ற நமக்கு தேவையான ஷேடர் ஐ தேர்ந்தெடுக்கலாம்
ஓரென் நேயர் இன்டென்சிட்டி போலவே ஷேடர் களும் பல வகை materialகளுக்கு வேறுபடுகிறது
உதாரணமாக கிளாஸ் மெட்டீரியல்
பிரெஸ்னல் ஷேடர் ஐ பயன்படுத்தும்
அதேபோல் பிளெண்டர் ல் ஸ்பெக்குலர் க்கான முன்னருப்பு ஷேடர்
குக்டர் ஆகும்
குக்டர் ஐ சொடுக்கவும்
இதுதான் ஸ்பெக்குலர் ஷேடர் மேனு
பிளின் மற்றும் போங்
90 மெட்டீரியல் களில் பயன்படுத்தப்படும் பொதுவான ஸ்பெக்குலர் ஷேடர்ஸ் ஆகும்
ஹார்ட்னெஸ்
ஆப்ஜெக்ட் ன் ஸ்பெகுலாரிட்டி அல்லது ஷினினெஸ் பரவுவதை தீர்மானிக்கிறது
ஹார்ட்னெஸ் 50 ஐ சொடுக்கவும்
100 என எழுதி enter கே ஐ தட்டுக
பிரிவ்யூ ஸ்பீர் ல் ஸ்பெக்குலர் ஏரியா சிறிய வட்டமாக குறைக்கப்படுகிறது
மீண்டும் ஹார்ட்னெஸ் 100 ஐ சொடுக்கவும்
10 என எழுதி enter கே ஐ தட்டுக
இப்போது ஸ்பெக்குலர் ஏரியா பெரிதாகி பிரிவ்யூ ஸ்பீர் ன் மீது பரவுகிறது
இவைதான் மெட்டீரியல் பேனல் ன் அடிப்படை செட்டிங்ஸ் ஆகும்
மீதமுள்ள செட்டிங்ஸ் பின்வரும் டியூட்டோரியல் களில் விவரிக்கப்படும்
இப்போது ஒரு புது பைல் ஐ உருவாக்கவும் கியூப் க்கு ஒரு புது மெட்டீரியல் ஐ சேர்த்து அதன் நிறத்தை மாற்றி ப்ளூ என எழுதுக
மூலப்பாடம் புரொஜெக்ட் ஒஸ்கார்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
மேலும் விவரங்களுக்கு oscariitbacஇன் மற்றும் spoken tutorialorgnmeict இன்ட்ரோ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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு
கான்டாக்ட் அட் ஸ்போக்கன் ஹைபன் டியூட்டோரியல் டாட் ஆர்க் நன்றி